பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் பற்றிய அடிப்படை விவரங்களைக் கொண்டது இந்த டியூட்டோரியல் க்கு script160 பானு பிரகாஷ் மற்றும் editing160 மோனிஷா பேனர்ஜி இதில் நாம் கற்க போவது பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் பல்வித விண்டோஸ் ஒவ்வொரு விண்டோ க்கும் ஒதுக்கப்பட்ட பாராமீட்டர்ஸ் மற்றும் டாப்ஸ் 3ட் வியூ ல் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுத்தல் xய் ஆம்ப் ஸ் திசைகளில் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்துதல்
உங்களுக்கு பிளெண்டர் ஐ ஆரம்பிக்க தெரியும் என கொள்கிறேன் இல்லையெனில் அதுகுறித்த முன் டியூட்டோரியல் களைக் காணவும் இதுதான் 3ட் பேனல்
முன்னிருப்பாக மூன்று objectகள்
3ட் வியூ ல் இருக்கும் ஒரு கியூப் ஒரு லாம்ப் மற்றும் ஒரு கேமரா
முன்னிருப்பாக கியூப் தேர்வாகியுள்ளது லாம்ப் ஐ தேர்வுசெய்ய ரைட் கிளிக் செய்க கேமரா ஐ தேர்வுசெய்ய ரைட் கிளிக் செய்க ஆக 3ட் வியூ ல் ஏதேனும் ஆப்ஜெக்ட் ஐ தேர்வுசெய்ய அந்த ஆப்ஜெக்ட் ன் மீது ரைட் கிளிக் செய்ய வேண்டும் கியூப் ஐ தேர்வுசெய்ய ரைட் கிளிக் செய்க இந்த மூவண்ண அம்புகள் கியூப் ன் நடுவில் இணைந்து 3ட் டிரான்ஸ்ஃபார்ம் மேனிபுலேட்டர் ஐ குறிக்கின்றன இந்த மேனிபுலேட்டர்
ஆப்ஜெக்ட் ஐ ஒரு குறிப்பிட்ட அச்சில் நகர்த்த உதவுகிறது சிவப்பு எக்ஸ் அச்சைக் குறிக்கிறது பச்சை ய் அச்சைக் குறிக்கிறது நீலம் ஸ் அச்சைக் குறிக்கிறது பச்சை அம்புக்குறியை சொடுக்கி பிடித்து இடமிருந்து வலமாக உங்கள் மாஸ் ஐ நகர்த்தவும் கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக கேம்பி ஐ அழுத்துக அந்த ஆப்ஜெக்ட்

இங்கே 3ட் வியூ க்கான பல்வேறு வியூ ஆப்ஷன் களின் பட்டியல் உள்ளது டாப் ஐ சொடுக்கவும்
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக நம்பாட் 7 ஐ அழுத்துக
3ட் வியூ
யூசர் பெர்ஸ்பெக்டிவ் லிருந்து டாப் வியூ க்கு மாறுகிறது நம் ஆப்ஜெக்ட் ஐ டாப் வியூ லிருந்து பார்க்கலாம் செலக்ட் ஐ சொடுக்கவும்
இங்கே 3ட் வியூ ன் எல்லா ஆப்ஜெக்ட் களுக்கான பல செலக்ஷன் ஆப்ஷன் களின் பட்டியல் உள்ளது ஆப்ஜெக்ட் ஐ சொடுக்கவும்

புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் உள்ள ஆப்ஜெக்ட் பேனல் ஐ போன்றதே பின்வரும் டியூட்டோரியல் களில் இந்த ஆப்ஜெக்ட் பேனல் ஐ விரிவாக காணலாம் இப்போதைக்கு இந்த கூடுதல் பேனல் ஐ மறைத்து முன்னிருப்பு 3ட் வியூ க்குத் திரும்பலாம் கூடுதல் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பேனல் ன் இடப்பக்க மூலைக்கு மாஸ் கர்சர் ஐ நகர்த்துக ஒரு இருதலை அம்புக்குறி தோன்றுகிறது சொடுக்கி மாஸ் ஐ வலப்பக்கம் இழுக்கவும் கூடுதல் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பேனல் மீண்டும் மறைக்கப்படுகிறது இந்த பேனல் ஐ மறைக்க அல்லது மறைவை நீக்க கீபோர்ட் ஷார்ட்கட் ந் ஐயும் பயன்படுத்தலாம் 3ட் வியூ பற்றி மேலும் கற்க டைப்ஸ் ஒஃப் விண்டோஸ் 3ட் வியூ டியூட்டோரியல் ஐ காணவும் சிவப்பு பெட்டியால் மூடப்பட்ட பகுதி இன்ஃபோ பேனல் ஆகும்
இதுதான் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் மிகச்சிறந்த பேனல்
இன்ஃபோ பேனல்
மெயின் மேனு ஐ கொண்டுள்ளது
பைல் ஐ சொடுக்கவும்
இந்த மேனு
புது பைல் ஐ உருவாக்குதல் ஏற்கனவே உள்ள பைல் ஐ திறத்தல் பைல் ஐ சேமித்தல் யூசர் பிரெஃபரன்ஸ் பைல் ஐ இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்தல் போன்ற பைல் ஆப்ஷன் களை கொண்டுள்ளது ஆட் ஐ சொடுக்கவும்
இது ஆப்ஜெக்ட் ரிப்பாசிட்டரி
இந்த மேனு ஐ பயன்டுத்தி 3ட் வியூ க்கு புது ஆப்ஜெக்ட் களை சேர்க்க முடியும் கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக Shift ஆம்ப் ஆ ஐ அழுத்துக இப்போது 3ட் வியூ க்கு ஒரு பிளேன் ஐ சேர்க்கலாம் 3ட் கர்சர் ஐ நகர்த்த திரையில் எங்காவது சொடுக்கவும்
இடத்தை தேர்வு செய்கிறேன் ஆட் மேனு ஐ கொண்டுவர Shift ஆம்ப் ஆ ஐ அழுத்துக மேஷ்
பிளேன் ல் சொடுக்குக 3ட் கர்சர் நிலையில் 3ட் வியூ க்கு ஒரு புது பிளேன் சேர்க்கப்படுகிறது 3ட் கர்சர் பற்றி அறிய நேவிகேஷன் - 3ட் கர்சர் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும்
அதுபோல 3ட் வியூ க்கு மேலும் பல ஆப்ஜெக்ட் களை சேர்க்க முயற்சிக்கலாம்

இது 3ட் வியூ க்கு கீழே உள்ளது இங்கே அனிமேஷன் ன் பிரேம் ரங்கே ஐ பார்க்கலாம் நீங்கள் வேலைசெய்துகொண்டிருக்கும் நடப்பு பிரேம் ஐ பச்சை செங்குத்துக் கோடு காட்டுகிறது இதை பிரேம் ரங்கே ல் நகர்த்தலாம் பச்சை கோட்டை சொடுக்கி பிடிக்கவும் இப்போது மாஸ் ஐ நகர்த்தவும்
பிரேம் ஐ உறுதிப்படுத்த சொடுக்கியை விடுவிக்கவும் ஸ்டார்ட் ஒனே
அனிமேஷன் ரங்கே ன் தொடக்க பிரேம் ஐ குறிக்கிறது
எண்ட் 250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

மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
நன்றி